விருதுநகர் முடிய வந்திருக்கேன் order எடுக்கிறதுக்கு கொஞ்சம் business பத்தி பேசணும்னு ஒரு கடைக்கு வந்திருந்தேன். ஓ அப்படியா சரி சரி அப்புறம் என்கிட்ட வேற நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதனால இல்ல அவங்க வந்து சாப்பாடு time break குடுத்திருக்காங்க அதுக்கு வேண்டி ஒரு இருபது நிமிஷம். Hello

அஹ் கேக்குது இல்ல கொஞ்சம் sound கொஞ்சம் network coverage லேயே இருக்கா. அப்படியா okay okay சரி அது ஏதும் பிரச்னையில்ல. விடுங்க இப்போ நீங்க இந்த மாதிரி business பண்ணலாம்னு சொல்லி ஒரு idea ல இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா அதும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே ஆர்வம் வந்திச்சு. கண்டிப்பா business பண்ணனும் bife ல எதாவது achieve பண்ணணும்ன்னு அப்படினு சொல்லிட்டு. நீங்க எப்படி business பண்ணனும்னு அப்படினு சொல்லிட்டு இதுக்குள்ள போனீங்க

எங்க அப்பா friend ஒருத்தர் ஒரு கடை வச்சிட்டு எல்லா ஊருக்கும் supply பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் school படிச்சிட்டு இருந்தேன்.

நானும் எங்க அப்பா மட்டும் தான் எல்லா இடத்திலும் supply பன்னிட்டு இருக்கும் போது நான் யோசிச்சேன் என்ன நம்ம அப்பா இவளோ கஷ்டப்படுறாங்களே. எங்க அப்பா இப்போ வயசாயிடிச்சு முடியாதுனு சொல்லி நானும் school படிப்பை நிப்பாட்டி.

அலாவுதீன், சொல்லுங்க நீங்க சொல்லும் போதே பிரமிப்பா இருக்கு நான் கேட்டிட்டு தான் இருக்கேன். உம் அப்புறம் school படிப்பை விட்டு நானும் சரி இப்போ எங்க அப்பானால முடியல நம்ம கொஞ்சம் business பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம business பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வரு கடையா போய், ஒவ்வரு கடையா போய் ஆர்டர் எடுத்து கூட இரண்டு friends கள வச்சிட்டு நீங்க அந்த ஊருக்கு போய் இந்த மாதிரி order எடுத்திட்டு வாங்கடான்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி பண்ணி ஆஹ் புரியுது புரியுது நீங்க சொல்றது எல்லாம்.

எல்லா ஊர்லயும் போய் இந்த மாதிரி நம்ம mat விக்கிறோம் ஜாஸ்தி ஆஹ் குடுத்தா நம்ம உங்களுக்கு இரண்டு ரூபாய் கம்மி பன்னி தாறோம் அந்தமாதிரி பேசி இது பன்னி தான். அப்புறம் இங்க இருந்து சென்னைக்கு போனேன்.

சென்னை போய்ட்டு direct ஆஹ் போய் அவங்ககிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி நாங்களும் ஒரு business ஆரம்பிக்கிறோம். நமக்கு நிறய load தேவைப்படும். நீங்க கொஞ்சம் கம்மியான rate க்கு குடுத்தா நம்ம உங்ககிட்ட இருந்து நிறய load கள் வாங்குவோம். கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி படுத்தி கொடுத்தீங்கனா நம்ம உங்கள்கிட்டயே நிறய regular ரா வாங்குற, மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால அவங்களும் சரிப்பா நீ சொல்ற rate க்கே நாங்க தரோம்னு சொல்லித்தான் இப்போ business நடத்திட்டு இருக்கேன்.

பரவாயில்லையே. இப்ப நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னா பிரச்னையில்ல. நம்ம உங்களுக்கு load என்ன என்ன ஜமான் பொருள் வேணுமோ நீங்க என்கிட்ட whatsapp ல நான் அனுப்பிவிடுறேன்.

பரவாயில்லை நான் வந்து உங்களுக்கு நீங்க whatsapp ல எனக்கு அனுப்புங்க. எது எது எல்லாம் புடிச்சுருக்கோ அது எல்லாமே நான் select பண்ணிகிரேன். அதுல எது எல்லாம் வாங்குலாமோ அத நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்.

அதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு parcel போட்டு விட்டிருங்க நான் சொன்ன address க்கு. நான் கண்டிப்பா போட்டு விட்டிருவோம். அப்ப எனக்கு ரொம்ப useful ஆஹ் இருக்கும். பரவாயில்ல இப்பவுமே எனக்கு நிறைய idea கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு உங்க கூட பேசினது ஏதாவது ஒரு business ல நானும் involve ஆகி super ஆஹ் business பண்ணலாம்னு யோசிச்சிட்டுயிருக்கேன். இப்ப அடுத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விளக்குமாறு business தான் கண்டிப்பா mat business mop இது எல்லாமே business பண்ணி மேல வந்திரனும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா நானும் அந்த மாதிரி தான் நம்பிக்கை வச்சேன். so பாத்தீங்கனா இப்போ நான் எவளோ business பத்தி இவளோ பெரிய ஆளா உக்காந்து இருக்கேன்னா அது நம்மளோட உழைப்பு இந்த business தான். கண்டிப்பா கண்டிப்பா super நீங்க வந்து ரொம்பவே மேல வந்திருக்கீங்க இந்த விசயத்துல எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவளோ மேல வந்திருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு. உம்

கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நீங்க பண்ணுங்க நானும் வந்து எதிர் பார்த்திட்டு இருக்கேன். உங்களோட இது எப்போ வரும்னு அப்படினு சொல்லிட்டு. ஏன்னா வந்தா தானே எனக்கும் நேரில பாக்கும் போது நல்லாவே ஒரு idea கிடைக்குமில்லை. நேர்ல சரி நான் நேரல கூட வந்து மீட் பண்ணறேன்.

உம் சந்திக்கலாம் நான் Sunday இன்ஷா அல்லாஹ் Sunday உங்களுக்கு வந்து meet பன்றேன்.

Hello உங்களுக்கு கேக்குதா அலாவுதீன்?

சரி சரி நாங்க கொஞ்சம் வேலையா இருந்தோமா அதுனாலதான் நீங்க பேசினது ஒழுங்கா காதில விழுகள. சொல்லுங்க கேட்டுட்டுதான் இருந்தேன் மிச்சம் எல்லாத்தையுமே. நான் எப்போ வரணும்னு அப்படினு சொல்லிட்டு கேட்டிட்டு சொல்லறேன். எங்க அண்ணனும் இருக்கும் போது வந்தீங்கனா கொஞ்சம் இன்னும் free ஆஹ் பேசலாம். எனக்கு நிறயை விஷயம் தெரியாது. இப்போ நீங்க இவளோ தெளிவா சொல்றீங்களா எனக்கு இது எல்லாம் தெரியவே தெரியாது. கடைக்கு போனோமா mop வாங்கினோமா விளக்குமாறு வாங்கினோமா வாங்கி போட்டிட்டு

அண்ணனுக்கு இது எல்லாம் கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு விவரம். அவங்க இருந்தாங்க அப்படினா நீங்க பேசும் போது இன்னும் கொஞ்சம் useful ஆஹ் இருக்கும்.

கண்டிப்பா, கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ் நான் Sunday க்கு வரேன். free ஆஹ் இருப்பேன் Sunday வந்திட்டு பேசுறேன். உங்க அண்ணன்களும் கொஞ்சம் எப்படி பிசினஸ் அந்த மாதிரி பண்னும்னுக்கிறது சொல்லி தாரேன். சொல்லுங்க அலாவுதீன். அதான் நான் Sunday free ஆஹ் இருப்பேன் உங்க அண்ணனங்களுக்கும் நான் எப்படி அந்த மாதிரி business என்னங்கிறதையும் சொல்லி தரேன்.

இப்போ நான் அனுப்பிவிட்டு அந்த ஜமான் இப்போ அஞ்சு மணிக்கு நான் அனுப்பி விட்டுருவேன். அது அஞ்சு மணிக்கு வந்திருமா எனக்கு கைக்கு? அஞ்சு மணிக்கு நான் அனுப்பிவிட்டேனா உங்களுக்கு காலையில பத்து மணிக்கு வரும்.

இப்போ நீங்க அதுல வந்து இருபது இருபதாயிரம் உங்களுக்கு amount வந்திருக்கு. ஆக மொத்தம் என் account number சொல்லறேன் அதுக்கு நீங்க வந்து transfer பண்ணி விட்டிருங்க.

ஆமா, நீங்க இந்த இருபதாயிரம் Transfer பண்ணி விட்டுருங்க சரி Okay உங்களுக்கு IFSCCode Bank இது எல்லாம் சொல்லவேயில்லை. நான் உங்களுக்கு Whatsapp ல சொல்லட்டுமா இல்ல இப்பவே சொல்லட்டுமா?

அஹ் அது நான் பாத்துக்குறேன் Check பன்ரேன். நீங்க எதுக்கும் இல்லாட்டி Whatsapp ல அந்த Details எல்லாம் Sent பன்னிருங்க Okay வா.

வேற என்னமோன்னு கேக்கனுண்முன்னு இருந்தேன் எந்த Bank நான் வந்து இந்த இந்தியன் பேங்க் இங்க. இந்தியன் பேங்கா சரி சரி

சரி சரி சரி உங்க பெயரோடு Correct Spelling சொல்றீங்களா?

Okay Okay அலாவுதீன் நான் Note பண்ணிக்கிறேன். அம்மா பெயர் வந்து சாஜிதா பேகம். அப்படி இல்லை அப்பா பெயர் அப்பா பெயர். அப்பா பெயர் வந்து நிஜம் மெய்த்தேன் சரி சரி நான் Note பண்ணி வச்சிக்கிட்டேன். நான் Bank க்கு போயிட்டு உங்களுக்கு Amount போட்டிட்டு உங்களுக்கு Call பண்ணறேன். அப்படி வேற எதாவது சொன்னாங்கன்னாலும் Sent ஆகலை எதுனாலுமே சொல்லறேன். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ரோஷினி. என்னோட GPay Lock ஆகிடுச்சு. அதனாலதான் இல்லாட்டினா கூட நான் ஏதும் Problem யில்லை.

இல்லாட்டினாவா நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு Fix பன்னி குடுத்திருவேன்

இப்போ எங்க இருக்கீங்க? வேல எல்லாம் முடிஞ்சிச்சா இல்ல வேல, ஒரு வேல விஷயமா தான் வந்திருக்கேன்.

ஒரு வேல விஷயமா தான் வந்திருக்கேன். ஒருத்தர் Business பேசணும்னு சொலிட்டேயே இருந்தாரு.

Invite பன்னிருந்தாரு Whatsapp ல வாங்க சார் கொஞ்சம் உங்க Business பத்தி தான் பேசனமுன்னு. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வேண்டி தான் நான் வந்திருக்கேன். அப்படியா சரி சரி. இப்போ அவன்கிட்ட பேசுறது தான் வேல அவ்ளோதான். அதுக்கு அப்புறம் வீட்டிற்கு கிளம்பிடுவேன் சரி சரி Okay Okay அவங்கள்ட இப்போ பேசிட்டு Free ஆயிட்டு எனக்கு Order போட்டுருவீங்களா? இல்லை நான் இப்போ அவங்க கிட்ட பேசி Direct ஆஹ் எங்க Company போய் நீங்க சொன்ன ஜமானாம் எல்லாமே நான் உங்களுக்கு ஏத்தி விட்டுருவேன் Lorry Staff ஆஹ். ஓ அப்படியா சரி சரி அப்ப எதுனா பிரச்சனையில்லை தைரியமா நான் வந்து இருக்கலாம் நீங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்க அப்படித்தானே. ஏன்னா நம்ம ஆளுக்கு Phone பண்ணுனோம் Phone Switched Off வருது நான் நேரில் போய் அவங்ககிட்ட சொல்லி என்னென்ன கேட்டிங்களோ அத நான் அனுப்பிவிடுரேன் உங்களுக்கு. சரி, சரி, கண்டிப்பா, கண்டிப்பா நானும் அதுக்கு தான் Wait பண்ணிட்டு இருக்கேன், நீங்க Use பன்னி பாருங்க நல்லா இருக்கும். எந்த மத்தபடி உங்களுக்கு என் என்ன ஜமான் வேணுமோ சொல்லிவிடுங்க எதுனாலயும் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். Okay Okay நீங்க அனுப்புனீங்கனா அத பாத்திட்டு எனக்கு Okay Set ஆகுது நல்லாயிருக்கு அப்படினா நான் இன்னும் இன்னும் நிறய Orders கூட எல்லாமே போடுவேன்.

கண்டிப்பா இப்போ அனுப்பிவிடுற பொருளல்ல உங்களுக்கு எது Comfortable ஆஹ் எது நல்லா இருக்கோ அத நீங்க சொன்னீங்கன்னா நாம அதே பொருளை உங்களுக்கு Regular ஆஹ் அனுப்பி விடுறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது எனக்கும் புரியுது நீங்க சொல்றது. நான் அதுக்கு ஏத்த மாதிரி எது நல்லா இருக்குனு பாத்திட்டு சொல்றேன். நீங்களும் அத எனக்கு மறுபடியும் ஆர்டர் போட்டு விடுங்க Okay வா.

எனக்கு எப்ப கேட்டாலுமே உங்க கிட்ட Stock இருக்குமா Regular ரா எனக்கு குடுப்பீங்களா? எப்பவுமே Regulara நீங்க எப்ப போன் பண்ணாலும் நம்ம Regular Stock ல வச்சிருப்போம். அப்படியா சரி Okay Okay ஆமா ஏன்னா நம்ம Load இறக்கினா ஒரு Lorry Full ஆஹ் தான் இறங்குவோம். எப்பவும் நம்ம Company வந்து Regular ஆஹ் Stock ல தான் இருக்கும். உம் சரி சரி, அப்போ எனக்கு ஏதும் பிரச்னையில்லை எப்பனாலுமே நான் வாங்கிக்கலாம் அப்படித்தானே. அப்படித்தான் ரோஷினி உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு போன் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். சரி Okay Okay கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து உங்க கிட்ட சொல்றேன் எது எல்லாம் புடிச்சிருகோ அது எல்லாமே வாங்கிக்கலாம் Okay தானே.

வேற என Sales பண்றீங்க வேற ஏதும் Business ல உங்களுக்கு ஐடியா இருந்திச்சுன்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. நான் உங்களுக்கு Whatsapp ல வந்து அனுப்பிவிடுறேன். அஹ் எல்லா யும் அனுப்பிடுங்க Amount ஓட அந்த Bill இதையும் அனுப்பி விட்டுருங்க Okay வா.

Whatsapp பண்றதுக்கு வேணா வேற Number தரேன். அந்த நம்பர்க்கு Whatsapp பன்னிருங்க. ஆஹ் சரி சொல்லுங்க.

தொண்ணூத்தி எட்டு

இதுவும் என்னோடது தான் ரோஷினின்னு சொல்லிட்டு தான் வரும். நீங்க இந்த number க்கு வந்து message பன்னிருங்க எனக்கு எல்லா details யும். கண்டிப்பா சரி.

Okay okay okay ரோஷினி வேற எதுநாலுமே எனக்கு கால் பண்ணுங்க. நான் எந்த information நாலுமே உங்ககிட்ட சொல்லறேன். நீங்களும் என்கிட்ட வந்து எல்லா information யும் share பண்ணுங்க.

Business பத்தி இவளோ details சொல்லி இருக்கீங்க அதுனால ரொம்ப சந்தோசம். கண்டிப்பா நான் உங்களுக்கு அத அனுப்பி விட்டு நான் உங்களுக்கு phone பன்ரேன்

Bye thank you hello

ஆஹ் hello sky travels தான ma'am sky travels தான் ma'am உங்களுக்கு என்ன மாதிரியான help வேணும் ma'am ma'am நாங்க இங்கிருந்து பெங்களூரு போனும் அது bus வந்து book பண்றதுக்காக அஹ் நாங்க call பண்ணியிருந்தோம் ma'am எந்த rate ல இருக்குது எந்த timing ல இருக்குது எந்த seat எல்லாம் available ஆ இருக்குது அந்த detail எங்களுக்கு சொல்லுவீங்களா ma'am ஆஹ் okay ma'am starting rate வந்து thousand six hundred and fifty ல இருந்தே இருக்குது அதுல இருந்து அதுல இருந்து eight hundred வரைக்கும் இருக்குது ma'am so உங்களுக்கு வந்து ஆஹ் அவ்வளவு rate கு உள்ளது வேணுமா ma'amlow இல்லைன்னா low budget அந்த மாதிரி rate ல உள்ளது வேணுமா ma'am கொஞ்சம் கம்மி rate ல இருந்தே சொல்லுங்க ma'am okay ma'am கம்மி rate ல இருந்தே சொல்லுறேன் ma'am நான் உங்க starting ல அதுல இருக்கிற facilities எல்லாமே அதுல இருந்து உங்களுக்கு நான் எல்லாமே explain பண்றேன் okay யா ma'am ஆஹ் okay ma'am இது வந்து பாத்தீங்கன்னா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 இதுல பாத்தீங்கன்னா deluxe உள்ளது ma'am எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா AC coach தான் ma'am இருக்கு இதுல வந்து முப்பத்தி அஞ்சு seat கிட்ட இருக்கு இப்போதைக்கு available ஆ இருக்குது எல்லாமே window seat தான் ma'am இதுக்கப்பறம் எல்லாமே sleeper coach தான் okay அ ma'am எல்லாருமே வந்து sleeper அதாவது அந்த நாலு பேர் தங்கிறமாதிரி நாலு பேர் வந்து தூங்குற மாதிரி மாதிரி அந்த அளவுக்கு பெரிய seat அ தான் ma'am இருக்குது இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஹ் morning nine o'clock நீங்க ஏறுனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து nine hours ல வந்து ma'am கிட்டத்தட்ட nine hours ல நீங்க nine hours கழிஞ்சு ஆஹ் evening six'o clock morning six o'clock க்கு நீங்க போய் reach ஆய்டுவீங்க பெங்களூருல okay வா ma'am இதுக்கு rate பாத்தீங்கன்னா thousand six hundred and fifty rupees ஆகும் okay அ ma'am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 இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட nine hours தான் ma'am வரும் உங்களுக்கு travel க்கு ரொம்பவே fast ஆவே போகும் எங்கேயுமே stop பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கப்புறம் எல்லாமே அங்கேயே வந்து உங்களுக்கு கிடைச்சுரும் okay யா ma'am okay ma'am next பார்த்தீங்கன்னா royal travelsma'am இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ACseat தான் எல்லாமே வந்து AC இருக்கு உங்களுக்கு AC இதுவும் வந்து sleeper coach தான் எல்லாமே sleeper coach தான் ma'am இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து அழகா ஆஹ்